ஆ thank you sir

hello உம் சொல்லுடா எப்படி இருக்க? உம் நல்லா இருக்கேன்டா நீனு? நல்லா இருக்கேன் நேத்து நம்ம பேசிட்டிருந்தோம் tour பத்தி

அதனால நீங்க என்ன பண்ணனுமோ correct ஆ ஆஹ் சரி okay அப்போ வந்து ஆஹ் friends கிட்டயும் வந்து கொஞ்சம் கேட்டுட்டு நான் அப்போ கேட்டேன் நம்ம friends கிட்ட

அது ஆமாம் கொஞ்சம் okay அப்படிங்குற மாதிரி தான் mostly எல்லாருமே சொன்னாங்க timing ஆஹ் அப்புறம் date மட்டும் அப்புறம் சொல்றேன் அப்படிங்குற மாதிரி சொல்லிருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து இது எடுத்துக்கலாம். சரியா? நான் பைசாக்கள் அந்த விஷயம் எல்லாமே ஒரு person பாத்துக்குற மாதிரி எடுத்துக்கலாம், சரியா?

அதாவது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு plan போட்டுட்டோம்னா அது படி correct ஆ execute பண்ணினா time சரியாயிடும்

அந்த மாதிரி ஆள் வேணும் நம்மளுக்கும். உம் ஆமான்டா ஆஹ் நீ சொன்னது தான் சொன்னாங்க மத்த எல்லாருமே அஹ் ladies வீடுன்ன ஆஹ் ஒருத்தவங்க இரண்டு பேருன்னா பரவாயில்லை. நம்ம நிறைய gang பெரிய gang ஆ இருக்கோம்ல

ஆமா. அதை தான் நானும் சொல்றேன் உங்க சித்தப்பா பெரியப்பா யாரு இருக்காங்க சொன்னே?

ஆமா சிலபேருக்கு இது பிடிக்கும் சிலபேருக்கு இது பிடிக்காது.

help வேணும்னா கேளு. பக்கத்துல ஏதோ தெரிஞ்ச வீடு இல்ல stay பண்ணுற மாதிரி இருக்கான்னு. ஒரு வீடா சமைச்சுக்குற மாதிரி இருந்தாலும் okay

மிச்சம் நம்மளுக்கு வெளில hotel ல்ல போய் சாப்பிடறது வைக்கிறதுக்கு. நம்ம நான்கு பேருக்கு, அஞ்சு பேருக்கு, அதனால சமைச்சு செஞ்சு சாப்பிட்டு போயிடலாம் சுத்தி பாக்கற இடமெல்லாம் பாக்க. உங்க சித்தப்பா கிட்ட சொல்லி பக்கத்துல வீடு எதுவும் இருந்தா பாக்க சொல்லுங்க.

உம் சரி okay உம்

அஹ் அவரு சொல்லுவாரா என்னன்னுட்டு. வீடு எல்லாம் available ஆ plan பண்ணினப்போவே சொன்னாரு.

ஆமா. அவர நான் ஏற்கனவே கேட்டு பாத்தேன். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அங்க பக்கத்துலேயே stay பண்ணா கூட நமக்கு ஏதாவது help பண்ணுவாருல? பக்கத்துலையே சித்தப்பா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி okay நீங்க உங்க சித்தப்பாக்கிட்ட கேளுங்க, நம்ம friends கிட்டயும் இந்த idea correct ஆ okay வா இருக்கான்னு கேக்கலாம். ஆனா three days ங்குறது அது first உ அதுக்கு அவங்க okay வான்னு first உ கேக்கணும் ஏன்னா

உம் hello கேக்குதா?

free ஆ phone அடிச்சா?

அவள் ready யா இருக்காளாம் அதனால அவங்க பிரச்சனை இன்னும் இரண்டு பேரை தான் கேக்கணும். timid ஆ இருந்தாலும் பாக்கலாமா stay பண்ணலாமா அப்படிங்குற மாதிரி, சரி தங்கலாம் எனக்கு okay அப்படீங்கறாள். ஆஹ் இந்த இரண்டு பையன் கிட்டயும் okay தான் சொன்னுச்சுங்க ஆஹ் ஆனா அது வந்து சித்தப்பா வீடுன்னு சொன்னதுமே வேண்டான்னு சொன்னுச்சுங்க. வீடு இருக்கு அப்படின்னா okay தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்.

உம் உம் சரி okay உம் உம் வேற அப்புறம் என்ன?

இன்னைக்கும் சமையல் late உ நேத்தும் late உ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 உம் அது தெரியாதா நான் எப்பவுமே time க்கு நான் சாப்பிடாதது ஏன்?

அப்போதுலேர்ந்து ஒரே doctor திட்டு இப்படி சாப்பிடணும் இந்த time க்கு தான் சாப்பிடணும் அந்த time க்கு தான் சாப்பிடணும்னு. சரி okay அப்போதுலேர்ந்து அப்படிங்கற மாதிரி நான் இப்போ correct time க்கு சாப்பிட ஆரம்பிச்சேன்.

இப்போ தான் வெளியில இருந்து வந்தேன், இனிமே தான் சாப்பிடலாமுன்னு phone ல தான் இன்னும் பேசிட்டிருக்கேன். போய் தான் சாப்பிடணும். நான் வீட்ல இருக்கேன் பேசுறாங்க இவ்வளோ நேரம் சாப்பிடாம என்ன பண்றேன்னு. ஆமாம். மணி என்ன? மணி நாலரை ஆச்சு. இன்னும் சாப்பிடலை சாப்பிடலைன்னா வீட்ல திட்டாம கொஞ்சவா செய்வாங்க. ரெண்டு மணிக்காவது சாப்பிடறதில்ல. நான் doctor one thirty ன்னு சொல்லியே நான் two thirty க்கு தான் சாப்பிடறேன். அச்சச்சோ , நான் எப்போதும் one o clock லாம் சாப்பிட்டு விடுவேன். நேத்து வெளில கொஞ்சம் ஓரு work work விஷயமா போயிருந்தேன். நேத்து வந்து evening six க்கு மேல தான் வந்தேன்.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

சரி சரி okay okay ஆமாம் கண்ணு இந்த tour போ~போயிட்டு வற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு plan போட்டோம் அப்படின்னா இல்ல, நம்ம tour போயிட்டு வர வரைக்கும் அந்த ஒரு பரபரப்ப கடைசி நேரத்துல ஏதாவதுன்னா கால வாரி விட்டுடுமோங்குற ஒரு பீதியிலேயே இருக்கு கண்டிப்பா அந்த இது எனக்கும் இருக்கும். அதெல்லாமே இப்போ நம்ம வீட்டுல tour க்கு tour னு நம்ம எங்கேயாவது போனோம்னா நம்ம கிட்ட சொல்லி ஆமாம். அப்போ தான் function ன்னுபாங்க எங்க வீட்ல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

அந்த இத correct ஆ நம்ம அவளோ கடைசீல அவங்க எதையாவது எதையாவது இல்ல, அது அவங்க நேரம். இவங்க இறந்துட்டாங்க cancel ஆகும் பாருங்க, அது தான் கொடுமையே.

இன்னும் அந்த இரண்டு பேரு உங்க கூட படிச்சாங்களே அந்த இரண்டு பேரை கேளுங்க. நானும் என் கூட

ஆமாம் amount மட்டும் calculate பண்ணி எவ்வளவு ஆகுது அப்படின்னு பாத்துட்டு

ஆஹ் ஆஹ் ready பண்ணனும்ல amount கொஞ்சம்?

நாளைக்கு போகணும்னா கூட ready பண்ணிக்கலாம okay வா? okay ஆஹ் okay எவ்வளவு amount ஒரு ஆளுக்கு இருக்கணும், ஏதாவது idea இருக்கா உனக்கு? எப்படியும் ஒரு five thousand ஆகும்ல?

செலவுக்கு அவங்க அவங்க வச்சுக்கிட்டா போதும். room உ அப்புறம் அங்க போற வர செலவுக்கு ஐயாயிரம் நம்ம அங்க plan போடுறாங்கன்னு சொல்றோம்ல அவங்க கையில குடுத்துட்டா okay உம் okay okay அப்போ நம்ம வந்து திவ்யாக்கே okay சொன்னா அதுக்கு அவள் கையிலயே குடுத்துடலாம். அவள் தான் correct ஆ வந்து maintain பண்ணுவா அந்த காசு விஷயத்தெல்லாம். okay okay அப்போ அவள் correct ஆன ஆள் தான். சரி அப்போ நம்ம எல்லா amount டயும் குடுத்துட்டா அப்புறம் அவங்கவங்க கை செலவுக்கு அவங்கவங்க வச்சுக்கலாம் அப்படிதான் பண்ணனும். உம் சரி okay

okay அதெல்லாம் ஒண்ணும் problem இல்ல okay தான். சரி okay okay அப்போ எங்க வீட்டுல தான் விடமாட்டாங்கன்னு நினச்சோம் கடைசியில விட்டுட்டாங்க, சந்தோஷம் தான் வந்த வரைக்கும்.

சரி நான் அடிக்கிறேன் கொஞ்சம் வேலை இருக்கு.

அஹ் நல்லா இருக்கேன் அக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்டா என்ன பண்ற ரொம்ப நாள் ஆச்சு பேசி நீயும் கூப்பிடவே இல்லை ஆமாக்கா கொஞ்சம் busy ஆ இருந்துட்டேன்

சும்மாதான் சொன்னேன் மறந்துட்டேன் phone போடவே எங்க நீங்க வேலைக்கு போறீங்கன்னு நினைச்சிட்டு போடவே இல்லை இல்லை நான் எங்கயும் work க்குக்கு போகலை நான் வீட்டுலதான் இருக்கேன்

work க்கு அதனால அப்படி வேணாம்னு சொல்லிட்டு stop பண்ணிட்டு வீட்டுலதான் இருக்கேன் இப்போ சரி அதான் பிள்ளை என்ன செய்யுதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன்

சாப்பிட்டாச்சு நீ சாப்பிட்டியா அஹ் இல்லை அக்கா இனிமேல்தான் சாப்பிடணும் என்ன இன்னும் சாப்பிடல time ஆயிடுச்சு

சாப்பிடணும் நம்ம எப்பயுமே time வந்து கொஞ்சம் late ஆ தான் சாப்பிடுவோமா அதனால இனிமேல்தான் சரி சரி பூஜா உம் சரி அக்கா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 ஆஹ் அம்மா அப்பவே வந்துட்டு போயிட்டாங்க

அதே தான் இங்க காயப்போட்டு அங்கிட்டும் இங்கிட்டுமா எடுத்துப்போட்டு எரிச்சலா வருது எனக்கு அதுக்குத்தான் நான் என்ன பண்ணிட்டேன் செவனேன்னு எடுத்து வீட்டுக்குள்ளேயே போடுவேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள எடுத்து போட்டு செவனேன்னு உட்காந்தாச்சு ஆமா நான் நானும் machine ல தான் போட்டேன் மேல போட்டு இருந்தேன் மொட்டை மாடியில இப்பவும் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு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

அதனால கிடக்கட்டும் அப்படியே என்னைக்கு வெயில் அடிக்குதோ அன்னைக்கு காயட்டும் அஹ் சரிக்கா சரி சரி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

அது காயுது காயுது இன்னும் காயுது நேத்து அலசனது

ஆனா வெயில்ல போட்டா காஞ்சி~ காத்துல வெளியில போட்டா காஞ்சிரும் திடுதிப்புனு இருந்திருந்தாப்புல மழை வந்தருதுல என்ன செய்ய முடியும் ஆமா அதுவும் வந்ததும் சட சட சட சடன்னு அடிச்சு ஊத்திருது

அப்புறம் அஞ்சு நிமிஷத்துல மறுபடியும் நின்னு காத்தடிக்குது என்ன பண்ண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

ஓ இன்னும் late ஆகுமா அக்கா

இல்லை போய்தான் கூட்டிட்டு வரணும் நான்தான் போகணும் நாலு மணிக்கு போகணும் four four thirty க்கு போயிட்டு கூட்டிட்டு வரணும் சரி ரெண்டு பேரையுமே கூப்படத்தான் செய்யணுமா

தம்பி மட்டும் அங்க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

என்னைய ஏன் matriculation ன்னு அவ இப்பயே கேட்டுட்டுதான் இருக்கா என்னைய CBSE க்கு மாத்துங்கன்னு சொல்லிட்டு நான்தான் மாத்த மாட்டேன்கிறேன் அவனுக்கு இந்த RTEgovernment scheme ல கிடைச்சுச்சு அதுவும் இல்லாம அவனோட உடம்புக்கு வந்து நிறைய கூட்டமா இருக்கிறது health அந்த மாதிரி எல்லாம் இருந்தா அவனுக்கு ரொம்ப health issue ஆயிரும்

பத்தாதுக்கு climate அப்படியே change ஆகுது இப்ப வேற அவன் உடம்பு ரொம்ப இதாயிரும் இந்த school லன்னா ரொம்ப இதா இருக்கும் பிள்ளைங்க நிறைய பேர் இருப்பாங்க

ஒண்ணு ஏதாவது ஒரு சளி பிடிச்சாலும் எல்லா பிள்ளைகளுக்கும் சளி பிடிச்சிரும் spread ஆயிரும்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

அஹ் அப்ப இப்பவே எல்லாம் தெரியுது அஹ் தெரியுது அவ வந்து எத வச்சு கேட்பா அப்படின்னு சொன்னா அவனை வந்து வந்து friday வந்து colour dress உ வெளியிலே outdoor கூட்டிட்டு போவாங்க வா~ weekly once வந்து அவனை வந்து வெளியில கூட்டிட்டு போவாங்க

கொஞ்ச நாளைக்கு இதுல போறான் என்னைய மட்டும் daily uniform போட்~ dress உ வேற அவனுக்கு வந்து friday colour dress உ அப்புறம் tuesday sports dress உ இந்த மாதிரி தனித்தனியா இருக்கா ஏன் அவன மட்டும் அங்க சேர்த்து இருக்கீங்க என்னை மட்டும் இங்க சேர்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேப்பா

சேர்த்தருலாம் ஆனா fees அதிகம் இல்ல CBSE ல அதைத்தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் இவனுக்கு fees கம்மி ஏன் RTE ல படிக்கிறதுனால ஆமா சொன்னீங்கல்ல அன்னைக்கு ஒரு நாளு உம் அதனால சரின்னு போட்டேன் அவளுக்கு போட முடியாதுல்ல நம்மளால எப்படியும் double ஆ வரும் அதனாலதான் சரி இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு என்ன ரெண்டு பேரையுமே ஒரு fifth வரைதான் படிக்க போடுவேன்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 ஆமா அந்த knowledge வந்து நமக்கு வந்து அது வந்து இங்கிலிஷ் பேச வாசிக்க கொஞ்சம் தெரிஞ்சுட்டாவே போதும் fifth வரை தான் நானே matriculation ல படிச்சேன்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 எங்க படிக்க வச்சாங்க இங்கிலிஷ் medium நான் third வரை இங்கிலிஷ் medium படிச்சேன்

அதனாலதான் சரி நம்ம பையன் ஒரு fifth வரை அதுக்கப்புறம் அப்படியே தூக்கி தமிழ் medium த்துல போட்டு தமிழ் medium படி அப்படின்னு போட்டிரணும்